ஹெல்லோ பிரெண்ட்ஸ் ஒத்தேர் டைப்ஸ் ஒஃப் ப்ளாட்ஸ் மீதான டியூட்டோரியல் க்கு நல்வரவு
இது வரை நாம் ஒரு வகையான ப்ளாட்டிங் ஐத்தான் பார்த்து இருக்கிறோம்
ஆகவே இந்த டியூட்டோரியல் இல் நாம் இன்னும் சில வகை ப்ளாட் களை காணலாம்
டுடோரியலின் நிறைவில் நம்மால் இவற்றை செய்ய முடியும் ஸ்கேட்டர் ப்ளாட் ஐ உருவாக்குதல் பியே சார்ட்ஸ் உருவாக்குதல் பார் சார்ட்ஸ் உருவாக்குதல் log லாக் ப்ளாட்ஸ் உருவாக்குதல் மேட்புளாட்லிப் ஹெல்ப் ஐ பயன்படுத்துதல்
ஆகவே ஸ்கேட்டர் ப்ளாட் உடன் ஆரம்பிக்கலாம்
இந்த டியூட்டோரியல் ஐ ஆரம்பிக்கு முன் லோடிங் டேட்டா ப்ரோம் பைல்ஸ் மற்றும் ப்ளாட்டிங் டேட்டா டுடோரியல்களை முடித்து இருக்க பரிந்துரைக்கிறோம்
ஸ்கேட்டர் ப்ளாட் இல் டேட்டா கலெக்ஷன் ஒஃப் பாயிண்ட்ஸ் ஆக காட்டப்படும்
இங்கு ஒவ்வொரு பாயிண்ட் உம் அதன் ஹாரிசன்டல் ஆக்ஸிஸ் மற்றும் தே வெர்டிக்கல் ஆக்ஸிஸ் ஐ நிர்ணயிக்கிறது
இது போன்ற ப்ளாட் ஐ ஸ்கேட்டர் சார்ட் ஸ்கேட்டர் டயாகிராம் அல்லது ஸ்கேட்டர் கிராப் என்றும் அழைப்பர்
நாம் இந்த டோபிக் ஐ ஆரம்பிக்கு முன் ஐபிதான் இன்டர்பிரிட்டர் ஐ துவக்கலாம்
ஆகவே டைப் செய்க ஐபிதான் ஹைப்பன் பைலாப் கம்பனி ஆ க்கு பெர்சென்டேஜ் புரோஃபிட் ஐ காட்ட 2000 2010 வருடம் முதல் ஒரு ஸ்கேட்டர் ப்ளாட் ஐ ப்ளாட் செய்க
இதற்கான டேட்டா பைல் company a dataடிஎக்ஸ்டி இல் உள்ளது
டைப் செய்க கேட் ஸ்பேஸ் ஸ்லாஷ் ஹோம் ஸ்லாஷ் பாசி பேக்ஸ்லாஷ் other ப்ளாட் ஸ்லாஷ் company a dataடிஎக்ஸ்டி இந்த டேட்டா பைல் லில் ஒவ்வொரு செட் ஒஃப் வால்யூஸ் உடன் இரண்டு வரிகள் உள்ளன
முதல் வரி வருடங்களை குறிக்கும்
இரண்டாம் வரி புரோஃபிட் பெர்சென்டேஜஸ் ஐ குறிக்கும்
ஸ்கேட்டர் ப்ளாட் ஐ உருவாக்க நாம் முதலில் லோட்ட்எக்ஸ்ட் கமாண்ட் ஐ பயன்படுத்தி டேட்டா வை பைல் இலிருந்து லோட் செய்ய வேண்டும்
டைப் செய்க யியர் புரோஃபிட் லோட்ட்எக்ஸ்ட் வித்தின் பிராக்கெட் இன் சிங்கில் கோட் ஸ்லாஷ் ஹோம் ஸ்லாஷ் பாசி ஸ்லாஷ் other ப்ளாட் ஸ்லாஷ் company a dataடிஎக்ஸ்டி காமா dtypetype இன் பிராக்கெட் int
enter செய்க
டிஃபால்ட் ஆக லோட்ட்எக்ஸ்ட் வால்யூ ஐ புளோட் ஆக ஆக்கும்
லோட்ட்எக்ஸ்ட் இல் dtypewithin பிராக்கெட் int ஆர்குமென்ட் வால்யூ ஐ இன்டிஜர் ஆக்குகிறது ஏனெனில் நமக்கு டேட்டா இன்டிஜர் ஆக இந்த tutorialலில் மேலும் வேண்டும்
இப்போது ஸ்கேட்டர் கிராப் ஐ நாம் உருவாக்க பங்ஷன் scatter ஐ பயன்படுத்தலாம் டைப் செய்க ஸ்கேட்டர்
வித்தின் பிராக்கெட் யியர் காமா புரோஃபிட் மற்றும் enter செய்க
நாம் scatter பங்ஷன் க்கு இரண்டு argumentகளை பாஸ் செய்தோம் என கவனிக்கவும் முதலில் x கோஆர்டினேட் இல் உள்ள வால்யூஸ் யியர் மற்றும் y கோஆர்டினேட் இல் உள்ள வால்யூஸ் தே புரோஃபிட் பெர்சென்டேஜ்

ரெட் டயமண்ட் markerகளுடன் ஒரு ஸ்கேட்டர் ப்ளாட் ஐ அதே company a dataடிஎக்ஸ்டி டேட்டா விலிருந்து ப்ளாட் செய்யவும்
வீடியோ வை இங்கே பாஸ் செய்க பின் வரும் சோதனையை செய்து பார்த்து பின் வீடியோ வை மீண்டும் துவக்கவும் இப்போது அதே டேட்டா வுக்கு இன்னொரு வகை ப்ளாட் ஐ பார்க்கலாம்

பியே சார்ட்
ஒரு பியே சார்ட் அல்லது சர்க்கிள் கிராப் என்பது sectorகளாக பிரிக்கப்பட்ட ஒரு வட்ட வடிவ சார்ட் இது புரொப்போர்ஷன் ஐ காட்டுகிறது
கம்பனி ஆ இன் புரோஃபிட் பெர்சென்டேஜ் ஐ காட்ட அதே பைல் company a dataடிஎக்ஸ்டி விலிருந்து டேட்டா வை பயன்படுத்தி ஒரு பியே சார்ட் ஐ ப்லாட் செய்க
ஆகவே நாம் முன்னே ஒரு பைல் இலிருந்து லோட் செய்து பயன்படுத்திய அதே டேட்டா வை மீண்டும் பயன்படுத்தலாம் நாம் பியே சார்ட் ஐ பங்ஷன் pie ஐ பயன்படுத்தி ப்ளாட் செய்யலாம்
டைப் செய்க பியே வித்தின் பிராக்கெட் புரோஃபிட் காமா labelsyear நாம் பங்ஷன் pie க்கு இரண்டு argumentகளை பாஸ் செய்தோம் என கவனிக்கவும் முதலில் வால்யூஸ் பின் பியே சார்ட் இல் பயன்படுத்த ஒரு செட் ஒஃப் லேபல்ஸ் அதே டேட்டா வுடன் பியே சார்ட் ஐ ஒவ்வொரு wedgeகளுக்கும் வைட் ரெட் பிளாக் magentaயெல்லோ ப்ளூ கிரீன் சியான் யெல்லோ மேஜென்டா மற்றும் ப்ளூ என முறையே பயன்படுத்தி ப்ளாட் செய்க
வீடியோ வை இங்கே பாஸ் செய்க பின் வரும் சோதனையை செய்து பார்த்து பின் வீடியோ வை மீண்டும் துவக்கவும் இப்போது பார் சார்ட் களுக்கு போகலாம்
ஒரு பார் சார்ட் அல்லது பார் கிராப் என்பது செவ்வக barகள் அடங்கிய சார்ட்
இதில் பார்களின் நீளம் அவை காட்டும் வால்யூ களுக்கு சரி விகிதத்தில் இருக்கும்
கம்பனி ஆ இன் புரோஃபிட் பெர்சென்டேஜ் ஐ காட்ட அதே பைல் company a dataடிஎக்ஸ்டி விலிருந்து டேட்டா வை பயன்படுத்தி ஒரு பார் சார்ட் ஐ ப்லாட் செய்க
ஆகவே நாம் முன்னே ஒரு பைல் இலிருந்து லோட் செய்து பயன்படுத்திய அதே டேட்டா வை மீண்டும் பயன்படுத்தலாம் நாம் பியே சார்ட் ஐ பங்ஷன் bar ஐ பயன்படுத்தி ப்ளாட் செய்யலாம்
டைப் செய்க பார்
வித்தின் பிராக்கெட் யியர் காமா புரோஃபிட் நாம் பங்ஷன் bar க்கு இரண்டு argumentகளை பாஸ் செய்ய வேண்டும் என்பதை கவனிக்கவும்
முதலாவது x கோஆர்டினேட் இல் வால்யூஸ் மற்றும் barகளின் உயரத்தை நிர்ணயிக்க y கோஆர்டினேட் இல் வால்யூஸ்
நிரப்பப்படாமல் படத்தில் காட்டியபடி 45ஒ சாய் கோடுகளால் ஹேட்ச் செய்த ஒரு பார் சார்ட் ஐ ப்ளாட் செய்க
இந்த சார்ட் க்கு டேட்டா company a dataடிஎக்ஸ்டி பைல் இலிருந்து எடுக்கவும்
டைப் செய்க பார்
வித்தின் பிராக்கெட் யியர் காமா புரோஃபிட் காமா fillFalse காமா hatchslash இன் சிங்கில் கோட்
Enter செய்க

இப்போது நாம் log லாக் ப்ளாட் க்கு போகலாம்
ஒரு log லாக் கிராப் அல்லது log லாக் ப்ளாட் என்பது ஒரு நியூமெரிக்கல் டேட்டா வின் லோகரித்மிக் scaleகளை ஹாரிசன்டல் மற்றும் வெர்டிக்கல் ஆக்ஸஸ் இல் பயன்படுத்தும் two டைமென்ஷனல் கிராப் ஆகும்
ஆக்ஸஸ் களில் நான்லைனியர் ஸ்கேலிங் பயன்படுத்துவதால் ய் ஆக்ஸ்ப் என்னும் பங்ஷன் இன் பார்ம் log லாக் கிராப் இல் நேர் கோடாக தோன்றும்
y5 இன்டோ எக்ஸ்3 போர் எக்ஸ் ப்ரோம் 1 20 க்கு ஒரு log லாக் சார்ட் ப்ளாட் செய்க
நாம் ப்ளாட் செய்யுமுன் தேவையான pointகளை கால்குலேட் செய்வோம்
எக்ஸ் லின்ஸ்பேஸ் வித்தின் பிராக்கெட்ஸ் 1 காமா 20 காமா 100 ய் 5 இன்டோ எக்ஸ் இன்டோ இன்டோ 3 இதோ log லாக் பங்ஷன் இன் சின்டாக்ஸ்
இப்போது நாம் loglog பங்ஷன் ஐ பயன்படுத்தி log லாக் சார்ட் ஐ ப்ளாட் செய்யலாம்
டைப் செய்க லாக்லாக் வித்தின் பிராக்கெட்ஸ் எக்ஸ் காமா ய் ஹிட் enter ஒரு நார்மல் ப்ளாட் மற்றும் ஆ log லாக் ப்ளாட் க்கு இடையில் உள்ள வித்தியாசத்தை புரிந்து கொள்ள பங்ஷன் ப்ளாட் ஐ பயன்படுத்தி இன்னொரு ப்ளாட் செய்யலாம்
பிகர் வித்தின் பிராக்கெட்ஸ் 2 ப்ளாட் வித்தின் பிராக்கெட்ஸ் எக்ஸ் காமா ய் வித்தியாசம் நன்றாகத் தெரிகிறது
ஆகவே அது log log ப்ளாட்
இப்போது நாம் இன்னும் சில ப்ளாட் களை பார்ப்பதுடன் இன்டர்நெட் இல் எப்படி மேட்புளாட்லிப் க்கு உதவியை பெறுவது என்றும் பார்க்கலாம்
மேட்புளாட்லிப் க்கு உதவி matplotlibsourceforgenetcontentsஎச்டிஎம்எல் இலிருந்து பெறலாம்
matplotlibsourceforgeநெட் ஸ்லாஷ் யூசர்ஸ் ஸ்லாஷ் screenshotsஎச்டிஎம்எல் இல் இன்னும் பல ப்ளாட் களை காணலாம்
மேலும் matplotlibsourceforgeநெட் ஸ்லாஷ் galleryஎச்டிஎம்எல் இலும் காணலாம்
இத்துடன் இந்த டுடோரியல் முடிகிறது இந்த டியூட்டோரியல் இல் நாம் கற்றது
1scatter பங்ஷன் ஐ பயன்படுத்தி ஒரு ஸ்கேட்டர் ப்ளாட் ஐ ப்ளாட் செய்வது 2
pie பங்ஷன் ஐ பயன்படுத்தி ஒரு பியே ப்ளாட் ஐ ப்ளாட் செய்வது 3
bar பங்ஷன் ஐ பயன்படுத்தி ஒரு பார் ப்ளாட் ஐ ப்ளாட் செய்வது 4loglog பங்ஷன் ஐ பயன்படுத்தி ஒரு log லாக் கிராப் ஐ ப்ளாட் செய்வது 5மேட்புளாட்லிப் ஆன்லைன் ஹெல்ப் ஐ பெறுவது
சுய சோதனைக்கு தீர்வு காண சில கேள்விகள்
ஸ்கேட்டர் வித்தின் பிராக்கெட் எக்ஸ் காமா ய் காமா colorblue இன் சிங்கில் கோட்ஸ் காமா marker இன் சிங்கில் கோட்ஸ்
ட் ஸ்லாஷ் டிடி மற்றும் ப்ளாட் வித்தின் பிராக்கெட் எக்ஸ் காமா ய் காமா colorb இன் சிங்கில் கோட்ஸ் காமா markerin சிங்கில் கோட்ஸ் d ஒன்றையே செய்கின்றன
இது உண்மையா பொய்யா
வெர்டிக்கல் லைன் ஹேட்சிங் உடன் ஒரு பார் சார்ட் ஐ உருவாக்க பின் வருவனவற்றில் எந்த ஸ்டேட்மெண்ட் ஐ பயன்படுத்தலாம்
பார் வித்தின் பிராக்கெட் எக்ஸ் காமா ய் காமா colorw இன் சிங்கில் கோட் காமா hatchin சிங்கில் கோட் ஸ்லாஷ் பார் வித்தின் பிராக்கெட் எக்ஸ் காமா ய் காமா fillFalse காமா hatchslash ஸ்லாஷ் இன் சிங்கில் கோட் பார் வித்தின் பிராக்கெட் எக்ஸ் காமா ய் காமா fillFalse காமா hatchin சிங்கில் quote| பார் வித்தின் பிராக்கெட் எக்ஸ் காமா ய் காமா color இன் சிங்கில் கோட் வாவ் காமா hatchsingle கோட் விடைகள் 1
இரண்டு பங்ஷன் களும் ஒரே மாதிரியான ப்ளாட் ஐ உருவாக்காது
வெர்டிக்கல் லைன் ஹேட்சிங் உடன் ஒரு பார் சார்ட் ஐ உருவாக்க பார் வித்தின் பிராக்கெட் எக்ஸ் காமா ய் காமா fillFalse காமா hatchin சிங்கில் quote| என்பதே சரியான ஆப்ஷன்
இந்த டியூட்டோரியல் ஐ ரசித்து இருப்பீர்கள் மற்றும் பயன்படும் என்று நம்புகிறோம்